அந்த ஜிம்க்கு பக்கத்துலயே சின்னதா வாட்ச் மேன் ரூம் ஒன்னு இருக்கு.

அதுல அங்க பாத்துட்ருக்கவரோட ஸ்வெட்டரு கலர் வன்டு ஆரஞ்ச் கலரு இந்த செல்ஃப்ல வன்ட்டு மூணு செல்ஃப்ல செயின் மாட்டி தொங்க உட்ருக்காங்க.

அங்க மண் ரோட்ல வந்துட்டு ரெண்டு லேடிஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க தலையில வந்துட்டு ரெண்டு கூட வச்சிருக்காங்க.

இந்த மண் ரோட்ல பாத்தோனா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு வன்ட்ருக்காங்க அந்த கடல் ஓரத்துல வந்துட்டு ஃபுல்லா செடிங்க இருக்கு.

இந்த கஃபேக்கு முன்னாடி அழகா பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க.

இந்த கான்பிரன்ஸ் ஹால்ல பாத்தீங்னா அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர்ல நாலு பேர் உக்கான்ட்ருக்காங்க ஒருத்தர் நின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்ருக்காரு.

இந்த எடத்துல வந்துட்டு கீழ ப்ளோர் பாத்தனா உட்ல போட்ருக்காங்க.

இந்த ஷோகேஸ் வந்துட்டு நறையா வெச்சுருக்காங்க ஷோகேஸ்ல ஃபுல்லா நறையா டாய்ஸ் வெச்சிருக்காங்க.

அப்படியே அந்த லாஸ்ட்ல பாத்தோன ஒரு செல்ஃப் வெச்சிருக்காங்க அந்த செல்ஃபிலயு நெறைய வந்துட்டு பைப்பிருக்கு .

இந்த ட்ரெயின் டிராக்ல வந்துட்டு கூட்ஸ் ட்ரெயின் நிக்குது.

அப்படியே ரைட் சைடு பாத்தனா ஒருத்தர் பைக்ல போய்ட்டுருக்காரு ப்ளாக் கலர் ஹெல்மட் போட்டு.

இந்த தண்ணி வந்துட்டு ரெண்டு சைடு போயிட்டுருக்கு வொய்ட் கலர்ல .